இப்போ அவரோட பிறப்பு பத்தி நான் சொல்றேன் சந்தியா ஆஹ் அவங்க வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அன்னைக்கு நவம்பர் பத்தாம் நாள்ல அங்கையா பாண்டியன் மணியம்மாள் ஆகியோருக்கு மூன்றாவது கடைசி பிள்ளையாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில பிறந்து இருக்காங்க ஆஹ் வந்து விஜயலட்சுமி சாந்தி ஆகியோருக்கு இவரு இவங்களுக்கு மூத்தவங்க இவங்க வீட்டுல வந்து இவரு வந்து செல்லமா அழைக்கும் பேர் வந்து ராஜூ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட சொந்த ஊர் வந்து கோவில்பட்டி ஆஹ் அதாவது கோவில்பட்டியில இலுப்பை ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க சந்தியா இவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அவரு வந்து இந்த மாதிரி ஆஹ் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டாரு நடுவுல நடுவுல வந்து இந்த மாதிரி பர்பாமன்ஸ்ம் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர்தான் அந்த க்ளபோட ப்ஹௌண்டர் அவரு என்ன பண்றாரு அவரு வந்து இவரோட

ஆஹ் என்ன அவருக்கும் இவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இவர் வந்து கே பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து இவரை வந்து ஸ்ரிப்ட் ரைட்டரா வந்து வொர்க் கொடுத்து இருந்துருக்காரு அப்படி இருக்கப்ப வந்து ஒரு ப்யோர் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பாலச்சந்தர் வந்து ஒரு சுச்சுவேஷண வந்து எக்ஸ்பிளேன் பண்ணி நீங்க இந்த மாதிரி பிப்ட்டின் கேரெக்டர்ஸ்க்கான அஹ் ஸ்ரிப்ட வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த விவேக் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே நைட்ல உட்கார்ந்து பிப்ட்டின் கேரெக்டர்ஸ்க்கான ஸ்ரிப்ட்ஸயுமே எழுதி முடிச்சிருக்காரு ஆனா அப்புறமாதான், அவருக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து, ஒரு டெஸ்ட் இது மூலமா அவரோட பர்பாமன்ஸ வந்து பாலச்சந்தர் வந்து டெக்ஸ்ட் டெஸ்ட் பண்றாரு, அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்றமா பாலச்சந்தர் வந்து இவருகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அவருக்கு வந்து இந்த மாதிரி

நை எய்ட்டின் நைன்டீன் எய்ட்டி செவன்ல வந்திருக்கு அதுல வந்து அஸிஸ்டண்ட்டா வந்து விவேக் வந்து வொர்க் பண்ணியிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க அஹ் ரம்யா ஆஹ் நிச்சயமாக சந்தியா நீங்க சொன்னது உண்மைதான் அவரு இப்படித்தான் வந்து திரை உலகத்துக்குள்ள வர்றாரு பாத்தீங்கன்னா இவரை இவரை வந்து ஆஹ் இவரை வந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுல வந்து இந்திய அரசு, இந்திய அரசு இருக்கு இல்லையா அது வந்து கலைகளுக்காக இவர ஆஹ் இவரு இவரோட பங்களிப்பு இருக்கு இல்லையா அதுக்காக வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து தர்றாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இவரு இவருக்கு நிறைய விருதுகள் எல்லாம் இரு இருந்திருக்கு இதை இந்த தொகுப்புல நான் பின்னாடி பேசிட்டு வரே இவரு வந்து அரசியல் நையாண்டிகளெல்லாம் வந்து ஒற்றை வரியில சொல்றதுனால வந்து, அதாவது அந்த காலத்து நடிகர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு இவரை ஒப்பிட்டு வந்து இவரை சின்ன கலைவாணர் அப்படின்ற ஒரு புனை பெயரோட வந்து கூப்பிட்டுட்டு வர்றாங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க நேத்ரா அஹ் இவங்க வந்து ஆஹ் நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்க அவங்க தந்தை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆஹ் மண்டபத்துல ஆசிரியரா பணியாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஆஹ் ஊட்டி கான்வென்டுல படிச்சாங்க அப்படின்னு

பெரும்பாலான திரைப்படங்களில் கதை நாயகனின் நண்பனாக வேடம் ஏற்று நடித்துள்ளார் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பரப்புவதற்காக இவர் பாராட்டப்பட்டாலும் இவர் பேசும் இரட்டைப் பொருள் பொதிந்த வசனங்களுக்காக விமர்சிப்பதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க சந்தியா உங்களுக்கு தெரிஞ்சத இவர் வந்து என்னென்ன படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு நான் வந்து சொல்றது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணேன் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாலச்சந்தரோட படத்துல வந்து அஸ்சிஸ்ட் பண்ணி இருக்காரு அதாவது அஸ்சிஸ் அஸ்சிஸ அஸ்சிஸ்ட்டண்டா வந்து இந்த மாதிரி வொர்க் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா வந்து என்னென்ன மாதிரியான வொர்க்ஸ் எல்லாம் வந்து, குடுத்திருக்காரு அப்படின்னா சப்போர்டிங் ரோல் அதாவது ஆஹ் ஹீரோவோட ப்ரெண்ட் அந்த மாதிரியான நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு என்னென்ன படங்கள்லன்னா புதுப்புது அர்த்தங்கள் ஒரு வீடு இரு வாசல் அப்புறம் ரவி கே எஸ் ரவிக்குமார் டைரக்டரோட புது புத்தம் புதுப் பயணம் விக்ரமன் நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த மாதிரியான படங்கள்ல வந்து இது அப்பியர் ஆயிருக்காரு ஆஹ் ப்ரெண்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு இல்லை அவருக்குமே வந்து ஒரு மெய்னான ரோல் இருந்திருக்கு அதாவது அவரோட ரோல்க்கும் அவரோட ப்லேஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்திருந்திருக்காங்க அப்படின்றதை வந்து இதுல சொல்ல வர்றாங்க இது அப்ப வந்து ரஜினிகாந்த் கூட வந்து உழை உழைப்பாளி வீரர் இந்த மாதிரியான படங்களை கூட வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது நீங்க என்ன சொல்றீங்க ரம்யா ஆஹ் நிச்சயமா இவரோட திருப்புமுனைகள் இவர் வாழ்க்கையில நடந்த திருப்புமுனை பற்றி நான் சொல்றேன் ஆயிரத்தி தொண்ணூறுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லதான் வந்து இவரு திரை உலகுக்கு வர்றாரு இல்லையா அதோட பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகரா வந்து இவரு ரொம்ப சீக்கிரத்திலேயே முன்னேறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நடிகர் அஜித்குமார் நடிச்ச நிறைய வெற்றி படங்கள்ல வந்து இவரோட ஆஹ் இவர் வந்து ரொம்பவே பக்கபலமா இருந்திருக்காரு இது இவரை ஆஹ் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக இருக்கறதுனால திரையில வந்து, இவரோட இவர் வர்ற காட்சிகள் அதிகரிக்க ஆஹ் அதிகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வெற்றி கூட்டணியா பிரசாந்த் கூட இணைஞ்சு கண்ணெதிரே தோற்றம், அப்புறம், ஊர்வலம் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து வெற்றி கொடுத்திருக்காரு இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டுல வந்து இவர்தான் ரொம்ப பிசியான நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்குறாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துலயே, இவரு ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு குஷி இதெல்லாம் வந்து, இவரோட மிகப்பெரிய ப்லாக்பஸ்டர் படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இவரு இவரை ரொம்பவே வந்து ஆஹ் நான் ந நடிகருக்கான விமர்சனங்களை வந்து ஒரு நல்ல நடிகருக்கான விமர்சனங்கள்ல வந்து நிறையவே பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நேத்ரா ஆஹ் ஹம் இப்போ வந்து இவர் வந்து அஹ் நடிச்ச படத்தோட ஆண்டும் அந்த திரைப்படத்தை பத்தி நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து ஆஹ் ஒரு வீடு இரு வாசல் அப்படீன்னு ஒரு படத்துல நடிச்சுருக்காங்க அப்புறம் புது மாப்பிள்ளை ஆஹ் கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு படம் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து இதய வாசல் புத்தம் புது பயணம் ஜென்ம ச நட்சத்திரம் எம்ஜிஆர் நகரில் அன்பு சங்கிலி அப்படின்னு சொல்ராங்க அப்புறம் வந்து இதய ஊஞ்சல் நண்பர்கள் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல வந்து வெற்றி முகம் உரிமை ஊஞ்சலாடுகிறது

கமெர்ஷியலான ப்லிம்ஸ்லதான் வந்து, கான்செண்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு அதாவது ஆஹ் டூதவ்சண் த்ரீ டூ தவ்சண் டூ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து இவரோட நிறைய கமெர்ஷியல் ப்லிம்தான் வந்துட்டு ஆஹ் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல வந்து அந்த கமெர்ஷியல் ப்லிம்ஸ்க்கு இவரு நிறைய ப்லிம் ப்லிம் ப்ஹேர் பெஸ்ட் காமிடியன் அவார்டும் தமிழ்நாடு ஸ்டேட் ப்லிம்ஸ் அவார்டு ப்ஹார் பெஸ்ட் காமிடியன்னு இவரு வந்து நிறையவே வாங்கி இருக்காரு அதுவும் ரன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இவருக்கு ரொம்பவும் நிறைய டைம் வந்து அது செலக்ட் ஆகி அதுக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்து வந்திருக்கு இவரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா காமிடியன் ரோலே வந்துட்டு இந்த ஆஹ் தூள் அப்படிங்கிற படத்திலேயும் லேசா லேசான படத்திலேயுமே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அஹ் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் அப்படிங்கற ஒரு படத்திலே வந்து இது என்னவா வந்து நடிச்சிருந்தாரு அப்படின்னா மெண்டரா அதாவது அந்த பாய்ஸ் க்ரூப்க்கு ஒரு மெண்டரா வந்து நடிச்சிருந்தாரு அந்த ஒரு ரோலுமே வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப ஈர்த்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ரம்யா ஆஹ் நிச்சயமா இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பாத்தீங்கன்னா இவர் வந்து அருள்செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து மனன் மனம் மணந்து கொண்டாரு இவருக்கு வந்து மொத்தம் மூணு பசங்க இருந்ததாங்க அதாவது அமிர்தநந்தினி

இந்தப் பையனோட பதிமூணாவது வயசுல டெங்கு காய்ச்சல்னால அவரு பாதிக்கப்பட்டு மூளை காய்ச்சல் ஏற்பட்டு இறந்தறாங்க இதுதான் வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்ப பார்த்தீங்கன்னா அவ அவரோட ஆஹ் இரண்டாயிரத்தி

ஆஹ் அஹ் இன்னொரு நகைச்சுவை நடிகரா இருந்திருக்காரு இல்லையா சந்தானம் அவரோட

வளர்ச்சியை வந்து கொஞ்சம் சறுக்க ஆரம்பிச்சது அதாவது இரண்டாயிரத்தி பன்னண்டுக்கு அப்புறம் இவரோட படங்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு படிக்காதவன் குரு என் ஆளு அப்புறம் சிங்கம் இந்த மாதிரியான தொடர் தொடர்ந்து படங்கள்ல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சிருப்பாரு ஓய்வு காலத்துக்கு அப்புறம் வந்து பாலா மற்றும் அஹ் இயக்குனர் பாலாவின் அறிவுரையின் பேரில் தனது வழக்கமான நகைச்சுவை வேடங்கள்ல இருந்து ஆஹ் தன் வெளிய வந்து சில கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு இவரு நடிச்ச பிருந்தாவனம் அப்படின்ற படத்துல ஆஹ் விவேக்ன்ற ஒரு ஆஹ் ஒரு ஒரு தனிப்பட்ட நபராவே வந்து, அந்த படம் முழுக்க வந்திருப்பாரு அந்த படத்துல அவரோட நடிப்பை எல்லாருமே வந்து ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க ஆஹ் அதுல அது அதைப் பத்தி நிறைய நல்ல விமர்சனங்கள் எல்லாமே நான் நாளிதழ்கள்ல படிச்சிருக்கேன் இப்ப நீங்க சொல்லுங்க நேத்ரா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பத்தி நான் சொல்றேன் ஆஹ் உழைப்பாளி ஆஹ் பாஸ்மார்க் ஆஹ் பட்டுக்கோட்டை பெரியப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வீரா ஆஹ் புதிய மன்னர்கள் வாச்மேன் வடிவேல் வனஜா கிரிஜா வா மகளே வா வாங்க பார்ட்னர் வாங்க அஹ் நம்ம அண்ணாச்சி பொங்கலோ பொங்கல் ஆஹ் எங்க முதலாளி ஆஹ் நந்தவனத் தெரு

காந்தி பிறந்த மண் பெரிய இடத்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க சந்தியா உங்களுக்கு தெரிஞ்சதை ஆஹ் கண்டிப்பாக நேத்ரா இப்போ வந்து ரம்யா வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் தன்னோட தோற்றத்துனால இவரோட சக்ஸஸ் வந்து சரியா தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாக இல்லையா அந்த டைம்ல வந்து ஒரு சேஞ்ச வந்து இவரு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த டைம்ல வந்து என்ன ப அந்த ஒரு பர்டிகுலரான மூவி இப்ப எது சொல்லணும்ன்னா சொல்லி அடிப்பேன் ஒன் அப்படின்ற ஒரு படம் வந்து ராம்கி வந்து எடுத்துட்டு இருந்தாரு அந்த படத்துல வந்து அந்த படம் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க இயரோட எண்டுல அதாவது டூ தவ்சன் ப்ஹோரோட எண்டுல வொர்க் பண்ணிட்டு இருக்குறப்போ இவரு என்னவா மாறுனாருன்னா கமிடியன்ல இருந்து இவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்றமாறி அதாவது இப்ப வரைக்குமே வந்து அவருக்கு கமிடியன் அப்படிங்கிற ஒரு ரோல்தான் வந்துட்டு நல்லாவும் ஆஹ் பண்ணிட்டு இருந்தாரு ப்ளஸ் வந்து அதுதான் ஒரு நல்ல ரீச்சும் ஆச்சு இதுல இருந்தே அவரு என்ன நினைக்கிறாருன்னா இல்லை நம்ம ஒரு சேஞ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு கேரக்டர் பண்றாரு அது காமிடியன் ரோல் கிடையாது ஆனால் அது ஒரு லீ லீடு ரோல் அதை வந்து இந்த வித்

சரி பரவாயில்லை அப்படின்னு இன்னொரு படமும் பண்றாரு அப்பயுமே வந்து அவருக்கு சூப்பர் சூப்பர் சுப்பு அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு அதிலேயுமே அவர் லீடு ரோல் தான்பண்ணிருந்தாரு சந்தியா நீங்க பேசுறது வந்து ரொம்ப உள்ளே போய் கேட்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் தெளிவா பேசுங்க ஆஹ் சரிங்க நேத்ரா இந்த மாதிரி நான் அதுதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சூப்பர் சூப்பர் சுப்பு இப்ப ஓக்கேவா நான் பேசுறது கேட்குதா ஆஹ் ஹரிணி உங்களுக்கு கேக்குதா ஆஹ் சந்தியா உங்களோட தொலைபேசியை கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் சரிங்க ரம்யா செரிங்க நேத்ரா ஆஹ் அதான் இந்த மாதிரி அவர் வந்து விழ தொடங்கி இருப்பாரு நீங்க என்ன சொல்றீங்க ரம்யா இதைப்பத்தி ஆஹ் நிச்சயமா சந்தியா இவரை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து நான்தான் பாலா அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளி வந்ததுல ஒரு அற்புதமான நடிகரா வந்து நடிச்சிருக்கிறதா வந்து விமர்சனங்கள்லாம் வந்து பாராட்டக்கூடியதா இருந்துச்சு ஆனா அந்த படம் வந்து சமூக வணிக ரீதியா அந்த அளவுக்கு ஒண்ணும் வெற்றி பெறல இவரு வந்து சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம இது அதைப் பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பசுமைக் கலாம், அப்படின்ற திட்டங்கள் மூலியமா இவர் வந்து ஓ ஒரு மில்லியன் மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் தீவிரமா வந்து ஆரம்பிச்சாரு நம்மளோட முதலமைச்சர் அப் அப்புறம் சில சில குறிப்பிட்ட நடிகர்களோடது அஹ் துணை வச்சு அந்த திட்டம் தமிழ்நாட்டுல உருவாகறதுக்கு இவர்தான் வந்து துரிதமா செயல்பட்டாரு அப்படின்னுட்டு எல்லாம் வந்து சோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்க அதைப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நேத்ரா ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அவங்க அந்த ஆஹ் அதாவது மரக் கன்றுகள் நடறதுலேயும் நம்ம வந்து இயற்கையை வந்து என்னைக்கும் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதிலேயும் வந்து அவங்க அதிக ஆர்வம் காட்டுனாதான் நாங்க வந்து நிறைய இதுல படிச்சிருந்தேன் ஆஹ் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அவங்க அதிகமா எதுல ஆஹ் நமக்கு வந்து உயிர் குடுக்கறதே நம்ம வந்து நாடுதான் நம்ம வந்து அதையும் அழிக்கிறோம் ஆஹ் அதைப்பத்தி சொல்லிருப்பாங்க ஹம் ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறான் ஆஹ் குடியிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அதனால அவங்க வாழ்க்கை எப்படி போகுது அவங்க குடும்பம் எப்படி போகுதுன்னு அவர் நடிச்ச எல்லா படங்களிலும் வந்து இது ஒரு ஆஹ் கருத்தாவே சொல்லி இருப்பாரு ஆஹ் அதாவது சிரிப்பு ஊட்டுற மாதிரி யாரையும் வந்து குறை சொல்ற மாதிரியும் சொல்லியிருக்க மாட்டாரு ஆஹ் அதை வந்து எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தியா இது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நிச்சயமாக நேத்ரா நான் பேசுறது கரெக்டா கேட்குதா இப்போ ஆஹ் சரியா இருக்கு சந்தியா இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து உண்மைதான் நேத்ரா இந்த மாதிரி அவர் வந்து ஆஹ் நல்ல ஒரு விமர்சகர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இன்ப்லூயென்சறுமே கூட நல்ல நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இதனால இவரை வந்து கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட பேர்ல இவரோட பேரை வந்து ஒரு தெருவுக்கே வந்து இவரோட பேரை வச்சிருக்காங்க என்னன்னா வந்து சின்ன கலைவாணர் விவேக் ரோடு அப்படின்னு வந்து ஒரு தெருவுக்கு இவரோட பேர்யே வெச்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்ற தகவலை வந்து நான் பகிர விரும்புரே நீங்க என்ன சொல்றீங்க ரம்யா அஹ் நிச்சயமா நம்ப இவர சமூக ஆர்வலர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா திரைப்படத்துறையில எந்த அளவுக்கு இவருக்கு பங்கு இருக்கோ அதே மாதிரி அவருக்கு சமூக ஆர்வமும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி புவி வெப்பமடைதல் அதாவது க்ளோபலைசேஷன தடுக்கறதுக்காகதான் வந்து

அவர அவரு அவரு இறப்புக்கு அப்புறம் அவரு அவரோட ஆஹ் சீ அவரைப் பின்பற்றி வர்றவங்க எல்லாம் அந்த குறிக்கோளை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தீவிரமா உழைச்சிட்டு வர்றதா நான் வந்து சமூக வலைத்தளங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லுங்க நேத்ரா ஆஹ் எனக்கும் தெரிஞ்ச வரையிலும் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அவுங்க வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இதை பின்பற்றணும் ஆஹ் எல்லாருமே வந்து நல்லதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆஹ் கடைசியா எனக்கு தெரிஞ்சு மீசையை முறுக்கு படத்துல வந்து நிறைய வந்து அவரு தமிழை பத்தி அதிகமா பேசி இருப்பாரு அதாவது அந்த இதுல வந்து ஹிப் ஹாப் ஆதி அந்த பையன் அந்த நடிகர் வந்து அந்த படத்திலேயே ஒரு வசனத்தை சொல்லி இருப்பாரு என்னன்னா எங்க அப்பாகிட்ட என்னத்த பத்தி வேணாலும் தப்பா பேசலாம் ஆனா தமிழை பத்தி மட்டும் தப்பா பேசிட்டாங்க அவ்வளவுதான் ஆஹ் அஹ் ஸ்கெச் போட்டதுக்கு எங்க அப்பா இல்லை ஸ்கெச் போட்டது அந்த ப்ஹாதர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டைலாக்லா சொல்லி இருப்பாங்க அதுல வந்துட்டு அந்த விவேக் சார் வந்து கேட்கிற மாதிரி ஆஹ் அந்த வசனம் எல்லாம் நல்லா இருக்கும் அது மாறி அந்த பையனுக்கு நிறைய வந்து அவரு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ற மாறி நிறைய குடுத்திருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தியா உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக நேத்ரா இவர் வந்து இவரோட லீட் ரோல் எல்லார் மனசுலயும் இருக்கும் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து சொல்லப் போனால் உத்தம புத்திரன்ல ஒரு மெண்டரா ஒரு

இப்ப என்னன்னா இவரோட அதர் ஆக்டிவிடீஸ் எல்லாம் வந்து பத்தி பேசிட்டு இருக்கற அப்போ இது எனக்கு சொல்லணும்ன்னு தோணுது இவரு வந்து, ஒரு அம்பாசிட்டரா இருந்திருக்காரு எதுக்குன்னா பிளாஸ்டிக் சொலுஷன் ப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கற ஒரு காம்பெய்ன்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது சீஃப் மினிஸ்டரே வந்து இவ இவரு ஆஹ் விவேக் ஆஹ் இவர் கூட சூர்யா ஜோதிகா கார்த்திக் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஒரு காம்பெய்ன்க்கு ப்ராண்ட் அம்பாசிட்டரா இருந்திருக்காங்க இன்னமும் வந்து எந்த இன்னமும் எதுக்கு ஒரு இவங்க ஒரு விஷயத்துக்கு இவரு அம்பாசிட்டரா இருந்திருக்காரு

ஆஹ் நீங்க சொன்னது கரெக்ட்தான் சந்தியா இவரோட திரைப்படங்கள் மற்றும் கௌரவங்கள் பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் சத்யபாமா பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து வந்து

அப்புறம் பேரழகன் இந்த மாதிரி படங்களுக்காக வந்து சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ப்லிம் ப்ஹேர் விருதுகளை வந்து பெற்றுருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதுகளை வந்து ஆஹ் ஐந்து முறை வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு விருதுகளை வந்து இவர் பெற்றிருக்காரு ஆஹ் குறிப்பிட்டு சொல்லணும்ன்னா வந்து ஆஹ் தமிழ்நாட்டோட தமிழ் சினிமா தமிழ் சினிமாவுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு எல்லாத்தையும் கௌரவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு கலைவாணர் விருதை வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க சந்தியா நேத்ரா நீங்க ச கொஞ்சம் சொல்றீங்களா அஹ் நான் சொல்றேன் அஹ் நான் வந்து இவங்களோட அந்த காமெடி அதாவது அதைப் பத்தி கொஞ்சம் சொல்றேன் ஆஹ் மாப்பிளை படத்துல இவர் வந்து ஆஹ் நடிச்சிருக்கும் போது தனுஷுக்கு வந்து இவர் வந்து அஹ் ஒரு ஆஹ் பாஷா நடிச்சிருப்பாரு அவனை வந்து நான் ஆந்திராக்கு போறேன் பொண்ணைத் தூக்குறேன் ரெட்டியைத் தாக்கறேன் பொண்ணைத் தூக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எல்லாம் இருக்கும் அப்புறம் அந்த ஊர்ல போயிட்டு அஹ் பை ஸ்டார் ஹோட்டல்ல இல்லப்பா ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கண்ட குடிசையா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஊருக்கு போவாங்க போகும்போது கண்ட குடிசை கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா அப்படி சொல்லிட்டு போவாரு அப்புறம் அங்க ஒரு

ஆஹ் உங்களையே நம்பி இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆஹ் இத்தனை நாள் வரையிலும் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஒண்ணும் இல்லை அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்லுடா அப்படிம்பாரு அதெல்லாம் வந்து அவங்க இயற்கை தோற்றமா நடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தியா

லீட் ரோல்ஸ் எடுத்து சக்ஸச கொடுத்திருக்காரு அதனால இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி ஒரு சக்ஸச அடையணும் அப்படின்றது மட்டும் இல்லாம இவங்களோடசோசியல் ஆக்டிவிடீஸயுமே நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

ஆஹ் முடிச்சுக்கலாம் ரம்யா சந்தியா நன்றி நேத்ரா நன்றி சந்தியா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

வணக்கம் ருஷிதா வணக்கம் ஜீவிதா

வணக்கம் சரி okay இப்போ நம்ம என்ன என்னத்தப்பத்தி பேசப்போறோம்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நானே சொல்றேன் இப்போ வந்து எ எத்தனையோ பேரப்பத்தி நிறைய பேசிக்கிறாங்க ஆனா இப்போ வந்து முக்கியமான ஒருத்தரை வந்து பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால அவரைப்பத்தி பேசலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவர்தான் வந்து கர்மவீரர் காமராஜர் அவரைப்பத்தி பேசலாம் தானே ருஷிதா ஆஹ் அவரைப்பத்தி நம்ம பேசலாம் ஏன்னா எனக்கும் வந்து அடுத்தவாரம் தேர்வு இருப்பதால் அந்த தேர்வுல வந்து இவரைப்பத்தியான கேள்விகள் நிறைய வரும் அப்படிங்கிறதால என்னோட படிப்பு சம்பந்தமா எனக்கு இது இந்த பதிவு நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அதனால நம்ம இதை பேசலாம் வர்னிகா நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா ருஷிதா நம்ம இதைப்பத்தி பேசுனா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னா நம்ம கண்டிப்பா இதைப்பத்தி பேசலாம் ஜீவிதா நீங்க தொடங்குனா நல்லாருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா காமராஜர் அப்படின்னாவே வந்து எனக்கு பெருசா தெரியிறது என்னன்னா அவர் ஒரு minister அவர் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற கர்வம்தான் எனக்கு அதிகமா இருக்கும் அஹ் அவரை மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சரை நம்மளால பாக்கவே முடியாது எனக்கு உம் காமராஜர் அப்படின்னு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு அவர் ஒரு முதலமைச்சர் அப்படின்றப்போ எனக்கு ஒரு பெருமை வரும்

உம் அதைப்பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதை பெருமையாதான் நானும் கரு கருதுறேன் அவர் வந்து சென்னை மாநிலத்தோட ஒரு முதலமைச்சரா இருந்தது அப்படிங்கிறது அதுவும் வந்து ஓராண்டு ரெண்டாண்டு எல்லாம் கிடையாது ஒன்பது வருடம் அதாவது ஒன்பதாண்டுகள் வந்து அவர் ஒரு முதல்வரா இருந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற ஒன்றாவும் இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன் ஜீவிதா வர்ணிகா நீங்க உங்களுக்கு ஹம் ஏதாவது இதப்பத்தி தெரியுமா